இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கக்கூடிய ஜன்னல் மற்றும் கதவுகல கண்ணாடியால் செஞ்சிருக்காங்க.

ஒரு எல்லோ கலர் கம்பி அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கு.

கொளத்தை சுத்தி கம்பிகளால் ஆன ஒரு சின்ன தடுப்பு சுவர் போட்ருக்காங்க.

அங்க ஒரு ஜன்னல் இருக்கு கம்பிகளால ஆயி --

அதை சுத்தி சின்ன சின்ன பச்சை பசேல்ன்னு இருக்கக்கூடிய செடி கொடிகளும் இரு --

ரெண்டு பேர் பச்ச நீரோம் ஆ உடை போட்டுட்டு கேமரா வச்சுட்டு நிக்கறாங்க.

இங்க ஒரு அழகான பூஞ்செடி தோட்டோ இருக்கு.

அந்த பொருள் இருக்க கூடிய இடம் டைல்ஸ்சால இருக்கு.

இங்க ஒரு ஸ்டேஜ் இருக்கு அந்த ஸ்டேஜ்ல ரெட் கார்பெட் விருச்சிருக்காங்க.

இங்க ஒரு பெரிய வியூ பாயிண்ட் அதாவது மலைகள் இருக்கு.

அந்த செடிகளுக்கு நடுவுல ஒரு ஹெல்மெட் வெச்சிருக்காங்க.

நிறைய ஆட்கள் அங்க நடந்து போய்க்கிட்டுருக்காங்க.

ரெண்டு சைடு டைனிங் டேபிளையும் ஆறு ஆறு சேர்கள் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

நீல நிற தகரத்தால அத செக்யூர் பண்ணிருக்காங்க.

அதுல செல்லர் ஒருத்தர் இருக்காங்க வெண்டர் ஒருத்தர் இருக்காங்க.

கட ஓரத்திலேயே ஒரு கிரீன் கலர் ஷெல்ட்டர் போட்ட பழகடையும் இருக்கு.

அந்த ஹவுஸுக்கு வெளிய ஒரு அழகான பூ மேடிருக்கு.

அத சுத்தி நெறைய செடி கொடி மரங்கள் இருக்கு.

அந்த கேஃபேக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அது மேல நறைய பலூன்ஸ் இருக்கு அந்த பலூன்ஸ் எல்லோ கலர்ல இருக்கு.